இருக்க வீடுங்க தேவை அவங்க போறதுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வாகனங்கள் தேவை இன்னும் அநேக விஷயம் ஒண்ணு இரண்டல்ல இந்த சமுதாயத்துக்கு தேவையான அனேக விஷயங்கள் இருக்கு ஒரு வசதி ஒரு சின்ன வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அங்க வந்துட்டு எக்கச்சக்கம் வேலை இருக்கு ஒருத்தர் கல் எடுக்கணும் மண் எடுத்து அது அதுல இருந்து கல்லை பண்ணணும் இன்னொருத்தர் cement உம் மண்ணும் கலந்து அந்த mixture அ உருவாக்கணும் இன்னொருத்தர் வீடு கட்டவேண்டிய நிலத்தை சரி பண்ணணும் மறுபடியும் கல்லுங்கவச்சு கல்லுங்க முன்னால cement அ பூசி மறுபடி கல்லுங்க வச்சு சுவர் ஆக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் சுவர் ஆக்கும் போது pillars வைக்க இன்னொருத்தார் வேணும் அதுக்கு தண்ணீர் ஊத்த ஒருத்தர் வேணும் அதுக்கு ceiling போட இன்னொருத்தர் வேணும் அதுக்கு plastering பண்ணி பட்டி பார்த்து paint அடிக்க அதுக்கும் இன்னொருத்தர் வேணும் சும்மா ஒரு சின்ன வீடு கட்டுறதை நீங்க எடுத்துக்குன்னா கூட அதுல நிறைய வேலைங்க இருக்கு so சமுதாயத்துக்கு ஒரு தேவையான ஒரு வீடு அந்த வீடு கட்ட அனேக வேலை இப்படி ஒரு தேவைன்னு எடுத்துக்குனா அந்த தேவைக்குள்ள ஒரு வேலை இருக்கு அதுல எந்த வேலையில வந்து எனக்கு திறமை இருக்கோ அப்படி சொல்லி பார்த்து ஒரு வேலையை தேர்ந்து எடுக்குறதுதான் சரி இன்றைய சமுதாயம் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் எந்தமாதிரி வேலையை பார்க்குறது அவங்க வேலை தேடுறது எப்படின்னா எந்த company பெரிசா இருக்கு எந்த company ல நல்லா salary குடுக்குறாங்க சீக்கிரம் எப்படி earn பண்ண முடியும் இப்படித்தான் பார்க்குறாங்க இது சரியல்ல ஒரு நல்ல company ல போய் சேரலாம் ஆனா உனக்கு தகுந்த வேலை அங்க இல்லைன்னா வெறும் company பெருசா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு job satisfaction கிடைக்காது சரி okay எக்கச்சக்கமா salary கிடைக்குதா but எக்கச்சக்கமா salary கிடைக்குதுன்ற காரணத்தினால ஒரு job satisfaction கிடைக்காது so job satisfaction எப்படி கிடைக்கும் நாம செய்யுற வேலை அந்த வேலைல ஒரு அர்த்தம் இருக்கா இந்த சமுதாயத்துக்கு அது உதவுதா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ற வேலை உதவிச்சுன்னா அந்த வேலை அர்த்தமுள்ளது அது எனக்கு திருப்தி கொடுக்கும் அந்த வேலை எனக்கு திருப்தியை கொடுக்கும் இப்படி நம்ம வேலையை select பண்ணணும் எனக்கு என்ன skill ல இருக்கு அதுக்கு தகுந்தமாதிரி நான் என்ன வேலை செய்யலாம் அந்த வேலையில இருந்து சமுதாயத்துக்கு எப்படி உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா salary அ பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க கேக்கலாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லல ஆனா salary அ மட்டும் பார்த்து வேலைக்கு சேர்றது சரியல்ல இப்போ வேலைக்கு சேரும் போது ஒரு வேலையை பண்ணும் போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வேலை என்னோட திறமைக்கு தகுந்ததா இந்த வேலையில இருந்து நான் சமுதாயக்கு சமுதாயத்துக்கு உதவுவேனா அதுதான் தேவை இது பண்ணும் போது நம்மளுக்கு வரு salary கிடைக்குதா அந்த salary ல நம்ம குடும்பத்தை நடத்துறோம்னு வச்சிக்கொங்கோ ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்தை சால்~ வர்ற salary அ வச்சி நடத்த முடியலை அதனால குடும்பத்தலைவன் புருஷன் மாத்திரம் அல்ல மனைவியும் கூட வேலைக்கு போகணுன்ற நிலைமை வருது இது சரியா இல்ல போய்த்தான் ஆகணுமா இல்ல போகாம வீட்டுல இருக்கணுமா என்னோட opinion அ பார்த்தீங்கோன்னா so நம்ம ஒரு company க்கு முக்கியத்துவம் குடுத்து அங்க வேலை செய்றோம் இல்லையா அந்த company க்கு ரொம்ப உபயோகம் ஆகுது இல்லையா அதுல இந்த so நம்ம வீடு கூட வீட்டுல கூட அனேக வேலை இருக்குல so ஒரு வீட்டுக்கு கூட நம்மளோட திறமை நம்மளுடைய வேலை எல்லாம் இந்த வீட்டுலயும் உபயோகம் ஆகணும்ல இந்த வீடும் வளரணும் இல்லையா ஒரு company நம்ம போய் வேலை செஞ்சி ஒரு company வளர்ற மாதிரி நம்ம வீடு கூட வளரணும் இல்லையா அப்படி வீட்ட பாக்குறவங்க ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் so மனைவி இதுல ரொம்ப திறமையானவள் என்று சொல்லி நானு நினைக்கிறேன் so அதனால மனைவி வெளிய போய் வேலை செய்றது தப்புன்னு நான் கண்டிப்பா சொற்றதில்ல தேவைப்படும் போது வெளிய போய் வேலை செஞ்சுதான் ஆகணும் ஆனா அவ்வளவு பெரிய தேவை இல்லைன்னும் போது வீட்டை கவனிக்குறது நம்முடைய வீட்டுக்கு அது ரொம்ப நல்லது வீடு ரொம்ப ஒழுங்கா நடக்கும் நம்ம வீடு நம்முடைய பசங்க எல்லாமே கூட ஒழுங்கா இருப்பாங்க ஏன்னா வீட்டுல ஒருத்தர் இருக்குறதுனால வீட்டுல யாரும் இல்லைன்னா பசங்க தன் இஷ்டத்து போல அவங்க நடப்பாங்க யாரும் கேக்க அவங்களுக்கு இல்லன்னு சொல்லி வீட்டுல so அவங்க தவறான வழில போக அவங்க start பண்ணுவாங்க so அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஆஹ் ஆசைகள் இருக்கு இல்லையா அது வாங்கணும் இது வாங்கணும் இப்படி இது வாங்கணும் fridge வாங்கணும் washing machine வாங்கணும் அது இதுன்னு சொல்லி நம்ம இன்னும் extra போயிட்டு இருந்தா AC வாங்கணும் soafa வாங்கணும் இன்னும் comfortable ஆ எது எதெல்லாம் இருக்கோ வேற வீட்டுல எது எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் இங்க வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்ல அந்த ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம budget க்கு தகுந்தது போல நம்ம கொஞ்சம் வாழ்ந்தா so ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் வேலைக்கு போற அவசியம் ஏற்படாது so அந்த செலவை கொஞ்சம் சிக்கனம் ஆக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வர்ற வருமானத்துல இருந்து குடும்பத்தை நடத்தலாம் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற mistake என்னன்னா credit or கடன் எடுத்து வாழ்க்கையை நடத்தி மறுபடியும் வர்ற வருமானத்துல இருந்து அந்த கடனை அடைக்கிறாங்க அது தப்பு so வருமானம் வர்றத வச்சு நம்ம செலவு பண்ணணும் அதுல இருந்து முடிஞ்சா மீதம் வைக்கணுமே தவிர அதுக்கு extra செலவை or கடனை கேக்கக்கூடாது so அந்தகாலத்துல சொல்லி வைச்சாங்க வரவு எட்டணா செலவு பத்தணா சொல்லிட்டு அது தப்பு வரவு எட்டணா இருந்தா செலவு ஆறணாவா இருக்கணும் so இரண்டு அணாவை நம்ம மீதம் வைக்கணும் so அதுதான் புத்திசாலித்தனம் இப்படி நம்ம நடந்துக்கினா நம்மோட குடும்பம் smooth ஆ நல்லா இருக்கும் மனைவி சந்தோஷமா வீட்டுல வேலை பண்ணின்னு இருக்கலாம் புருஷன் வெளிய போய் சந்தோஷமா வேலை பண்ணிட்டு வரலாம் நம்முடைய சமுதாயம் நல்லபடியா இருக்கும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு copy வரும் so நம்ம எந்த portion வந்து cut பண்ணணுமோ அந்த portion cut பண்ணிக்கலாம் so edge அ click பண்ணிட்டு just ஒரு line move here கொடுத்துட்டோம்னா, இந்த இது மட்டும் cut ஆகும். next option வந்துட்டு virtual segment so virtual segment அப்படிங்கறது, ஒரு நம்ம ரெண்டு line போடும்போது just இப்போஒரு rectangle போடுறோம். இந்த இடத்துல ஒரு line போடுறோம். so இப்போ இந்த virtual segment ங்கிறதை click பண்ணிட்டு, எனக்கு இந்த line வேணாம் அப்படின்னா, இதை click பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த line cut ஆகும். அதே மாதிரி இங்க click பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த line cut ஆயிரும் so இதுதான் வந்துட்டு virtual segmented

so நம்ம வந்துட்டு object அ select பண்ணணும் so object நமக்கு எந்த object அ வந்துட்டு erase பண்ணணுமோ, அதை click பண்ணிட்டு erase button ன கொடுத்துட்டு, இந்த object டை மட்டும் நம்ம delete பண்ணிக்கலாம். just இதை click பண்ணிட்டு, நம்ம இதை வந்துட்டு erase பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி erase பண்ணிக்கலாம். just இதை click பண்ணணும். ஒரு object டை வந்துட்டு click பண்ணிட்டு, அப்புறம் earse button கொடுத்துட்டு, நம்ம erase பண்ணணும்.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

so இதுல வந்துட்டு straight line வேணும் அப்படின்னா mouse ல left click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு mouse அ வந்து release பண்ணிட்டோம் அப்படின்னா just இந்த மாதிரி வந்துட்டு move ஆகும் so நம்ம keyboard ல வந்து shift button னை press பண்ணிட்டோம் அப்படின்னா,

so left mouse button ல ஒரு click பண்ணிக்கங்க click பண்ணிட்டு mouse ச release பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி move ஆகும் so நமக்கு எந்த side ல வேணுமோ shift press பண்ணிட்டு, நம்ம வந்து straight line draw பண்ணிக்கலாம்.

so நமக்கு எந்த shape வேணுமோ, அந்த shape ல வந்துட்டு நம்ம draw பண்ணிக்கலாம். third வந்துட்டு bezier line இந்த அஹ் line வந்துட்டு, நம்ம object அ trace பண்றதுக்கு தான் நம்ம use பண்ணுவோம். இதை நம்ம draw பண்றதுக்கு, நம்ம வந்துட்டு object ட trace பண்றதுக்கு தான் main னா இந்த bezier line ன நம்ம use பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். so இந்த object அ வந்து நம்ம வந்துட்டு trace பண்றோம், இந்த மாதிரி வந்து ஒரு curve வந்துட்டு நம்ம, இதே மாதிரி trace பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு bezier line use பண்ணிக்கலாம்.

bezier line ன click பண்ணிட்டு, so முடிஞ்ச அளவுக்கு point அ வந்துட்டு கம்மியான notes லயே கொடுங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு curve exact டா வரும்.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

so நம்ம bezier line use பண்ணி, நம்ம object ட trace பண்றதுக்கு இப்படித்தான் use பண்ணுவோம் நம்ம.

இங்க மேல வந்துட்டு convert to curve அப்படின்னு இருக்கும் so வந்துட்டு இந்த line எல்லாமே curve ஆ convert ஆகும். so இப்போ வந்துட்டு, இதை click பண்ணிட்டு, நமக்கு எந்த shape ல வேணுமோ, அந்த shape ல வந்துட்டு just நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் click பண்ணி curve click click பண்ணிட்டு convert to curve கொடுத்துட்டீங்கன்னா,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

இந்த மாதிரி நமக்கு just ஒரு double click பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது usual லா நமக்கு ஏத்த மாதிரி இதா~ இதாகும். so நமக்கு எந்த இடத்தில bend வேணுமோ, எந்த இடத்தில நமக்கு curve வேணுமோ, அங்க double click பண்ணணும் so double click பண்ணிட்டு, நம்ம வந்து இந்த மாதிரி move பண்ணிக்கலாம். just ஒரு double click பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன இதுல direction ல வேணுமோ அந்த direction ல நமக்கு கொண்டு வந்துக்கலாம். so design பண்ணணும் அப்படினா simple லா இந்த மாதிரி நம்ம curve கொடுத்து design பண்ணிக்கலாம் நம்ம. so நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த இடத்துல designs கொடுத்துக்கலாம். so next வந்துட்டு B spline இப்போ நமக்கு வந்து ஒரு rectangle எடுத்துக்குவோம் just உங்களுக்கு என்ன மாதிரி, curve வேணுமோ வேணுமோ, அந்த மாதிரி spline பண்ணிக்கலாம். so இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம color கொடுத்துக்கலாம். so நமக்கு எங்க வந்துட்டு நமக்கு, curve வேணுமோ, நம்ம அங்க வந்துட்டு, நம்ம double click பண்ணிட்டோம் அப்படின்னா,

next வந்துட்டு polylinepolyline அப்படிங்கறது, நம்ம வந்துட்டு, எத்தனை lines வேணுமோ, அத்தனை lines நம்ம போட்டுக்கலாம்.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 double click பண்ணிட்டீங்க அப்படின்னா automatic கா அதுவே வந்துட்டு, இதாயிரும்.

so நமக்கு எந்த direction ல வேணுமோ, அந்த direction ல வந்துட்டு நம்ம வந்து curve create பண்ணிக்கலாம். so next வந்துட்டு artistic media tool இங்க மேல இருக்குறத பாத்தீங்களா? property bar ல presets உ brush உ sprayers உ இப்போ brush னு எடுத்துக்கிட்டோம்னா brush ல வந்துட்டு artistic கா இருக்கும்.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 foot prints just நம்ம உள்ள போனோம் அப்படின்னா, நமக்கு என்ன என்ன வேணுமோ, அதை நம்ம designs use பண்ணும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. so இதை வந்துட்டு pressure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

இந்த தொற்றுங்கிறது வந்து கடுமையான மூச்சுத்திணறலை உண்டாக்கும் ஒரு தீய நுண்கிருமி சீனாவுல அமெரிக்கால ஆரம்பிச்சு தொடர்ந்து உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுலயும் வந்து நிறைய பேரு இறந்து போனதை நம்ம எல்லாருக்கும் சீனால இருக்கிற ஊஹான் மாகாணத்தில முதன் முதல்ல ஆரம்பிச்சதுதான் இந்த corona தொற்று சீனாவுல எல்லா நகரங்களுக்கும் ஆரம்பிச்சு மற்ற மற்ற நாடுகளுக்கு அப்படியே பரவி இதனுடைய தாக்கம் வந்து உலக நாடுகள் அத்தனைக்கும் பரவியது இது சரியா டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கு சில நாட்கள் வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்காம நிறைய பேர் உலக அளவுல பெரிய இழப்புகளை மனித உயிரிழப்புகளை சந்திக்க நேரிட்டோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே இந்தியாவை மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளிலேயும் சேர்ந்து நிறைய பேரு வேலைகளை இழந்தாங்க. அவங்களுடைய அன்றாட தேவைகளையும் இழந்தாங்க. நிறைய பேர் இதிலே இறந்து போனாங்க

அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ ஜனவரி முப்பது உலக அளவுல இப்போ உலக அளவுல பொது சுகாதாரம் அவசர நிலையா இதை அறிவிச்சாங்க corona தொற்று வந்தபிறகு மார்ச் பதினொண்ணு அப்போ இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் பதினொண்ணு அப்போ ஒரு பெருந்தொற்றா உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சாங்க மார்ச் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நம்மளுக்கு இந்த தொற்று வந்தவுடனே

முத~ முதல் ஊரடங்கு, இர்ண்டாம் ஊரடங்கு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பது, இருபது, இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லி பெரிய அளவுல ஊரடங்கு அறிவிச்சது. இதனால அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை பொதுமக்கள் அனைவரும் பெருசா பாதிச்சாங்க அது போக நிறைய உயிரிழப்புகள் நடந்துச்சு இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மக்கள் நெருக்கமான இருக்கிற பகுதிகளையும் இருமல் தும்மல் பேசுறது மூலமாகவும் உருவாகிற ஒரு நுண்கிருமி இது காத்துல பரவாம தரையில மேற்பரப்புல எங்கெங்க table chair இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து நம்ம வழக்கம்போல கைகள் படுற இடம் எல்லாத்துலயும் இது வந்து பரவிட்டு இருக்கும். அங்க இங்க நாம எதைத்தொட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூக்கு, வாய், முகம் இதெல்லாம் தேய்க்கும்போது eas~ ஆஹ் தேய்க்கும்போது அது பரவலா corona தொற்று பரவ அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு

காய்ச்சல், இருமல், சோர்வு, மூச்சுத்திணறல், வாசனை உணர்வு இழப்பு, நோய் தீவிரம் அடையும்போது நிமோனியா காய்ச்சல் அப்புறம் கடுமையான மூச்சுத்திணறல் ஏற்படுறது ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிகுறி தெரிய சரியா ஐந்து நாள் இல்லை சில நேரங்கள்ல ரெண்டு நாள் முதல் பதினாலு நாள் வரை கூட ஆகும், இந்த நோய்க்கு அறிகுறி குறைப்பு, ஆதரவு சிகிச்சை முதன்மையான சிகிச்சை எல்லாமே பண்ணாதான் இதற்கு இந்த தொற்று கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்ன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு தடுப்பூசியோ மருந்துகளோ கண்டுபிடிக்காம இருந்ததுனால நிறைய உயிர்~ உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஜனவரி அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இந்தியாவுல அஹ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த corona அஹ் மிகப்பெரிய இழப்புகள் மனித உயிர்களை மனித உயிரிழப்புகளை நடக்க வச்சுச்சு

தொழில் இழப்புகள் உயிரிழப்புகள் எல்லாம் மேலும் மேலும் பொருளாதாரம் பின்தங்கி போனதுனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த corona தடுப்பு தடுப்பூசிங்கிறது இங்க ஒரு இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு அஹ் இருபத்தி ஒண்ணு இருபத்தி இரண்டு அந்த time ல சில நாடுகள்ல கண்டுபிடிச்சாலும் ஒரே நேரத்துல எல்லா நாடுகளுக்கும் அது வந்து போட முடியாத சூழ்நிலையில நிறைய பேரும் இறந்துட்டாங்க. நாளடைவில அந்த corona தொற்றுக்கு உண்டான வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சில தடுப்பூசிகளை எல்லாம் ஒவ்வொரு நாடுகள்ல கண்டுபிடிச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு எல்லா மக்களும் போட்டுக்கணும் முதல் தடுப்பூசி இரண்டாம் தடுப்பூசி மூன்றாம் தடுப்பூசின்னு சொல்லி எல்லாம் அரசாங்கத்தில அறிவிச்சு அதுக்கு உண்டான certificate உம் எல்லாம் அதுக்கு உண்டான சான்றிதழ்களும் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுவும் வந்து அஹ் அதுவும் வந்து சில நே~ ஒரு கால கால நேரங்கள் கொடுத்திருந்தாங்க. இத்தனை நாள் முப்பது நாள் கழிச்சுதான் போடணும். நாற்பது நாள் கழிச்சுதான் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாம் தினக்கூலி தினக்கூலி ஆட்களும் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில சாப்பாடு இருக்கு அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்ற அளவுக்கு முடியாம அதிலயும் நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த மருந்து கண்டுபிடிச்சு சில நாட்களுக்கு அப்புறம் அஹ் எல்லா நாடுகளுக்கும் வந்து supply நம்ம நாட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் நம்ம நாட்டுல நிறைய பேரு இந்த மருந்தை வந்து ஊசியை தடுப்பூசியை போட்டுக்கிட்டு சில பேர் வந்து வயசானவங்களும் முடியாம ஊசி போட்டும் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஒரு நாற்பத்து நாலு வயசுக்கு மேல முதல்ல ஒரு ஆளு சீனாவுல இறந்ததுக்கு அப்புறம்தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உண்டாச்சு அதுவும் corona தொற்று வந்தபிறகு முதல்ல வந்து நுரையீரலை தான் பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய ஆஹ் பக்க விளைவுகள் எல்லாம் ரொம்ப அதிகமானதுனால இது எப்படி எங்கிருந்து வந்துச்சு எப்படி இருக்க அஹ் அஹ் சரி செய்யறது அப்படிங்கறது எல்லா ஆராய்ச்சியாளர்களும் நல்லா மருந்து கண்டுபிடிக்கறதுல தீவிரமானாங்க.

எந்த வேலையும் செய்ய முடியாம மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை எல்லாம் சந்திச்சிட்டோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் தடுப்பூசி எல்லாம் கொஞ்சம் வந்தபிறகு இப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அது ஊசி போட்டு பெரியவங்க முதல் சிறியவங்க வரை எல்லாரும் அஹ் ஊசி எல்லாம் போட்டபிறகு ஓரளவுக்கு இந்த நோய் கொஞ்சம் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க இதுல வந்து மருத்துவர்களின் பயனளிப்பு வந்து பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல இருந்ததுனால பல உயிர்கள் காப்பாற்றப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு இல்லைன்னா அஹ் ம~ மக்கள் தொகையிலே பாதி மக்கள் தொகை இழந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அஹ் இது நம்ம மருத்துவ~ மருத்துவ~ மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவர்கள் அனைவரும் வந்து இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப support பண்ணி பொதுமக்களுக்கு support பண்ணினதுனால அவங்களும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் தாண்டி நம்ம பொதுமக்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் help பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு நோய் தொற்றுக்கு வந்து பொதுமக்கள் காப்பாத்தின விஷயம் தெரிஞ்ச விஷயம். அதை யாரும் மறக்க முடியாது இதுல வந்து அரசாங்கத்தால் அறிவிச்ச முன்களப்பணியாளர்கள்ன்னு சொல்லி சில பேர் எல்லாம் நியமிச்சாங்க. அவங்களை ஒரு சிறப்பாகச் செயல்பட்டதனால இந்த நோய்க்கான கட்டு~ கட்டுப்பாட்டில் கொண்டு வர~ கொண்டு வந்துட்டோம் இதில பார்த்தீங்கன்னா இந்த corona னால கிட்டத்தட்ட ஒரு உலக அளவில் ஒரு ஐம்பது லட்சத்துக்கும் மேலான பேரு ரொம்ப பேரு இறந்துட்டாங்க. உலக அளவுல மக்கள் தொகையும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அரசு தலைவர்களும் சரி நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஊரடங்கு, பயணக்கட்டுப்பாடு நம்ம திருவிழாக்கள் அஹ் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாம எல்லாத்தையும் முடக்கி ஒரு ஊரடங்கு அறிவிச்சதுனால அஹ் government உடைய சொல்றதை நம்ம government அரசாங்கம் சொல்றதே நம்ம கேட்டு அதுக்கு உண்டான கட்டுப்பாடுகள் அவங்க சொல்றதைக் கேட்டு நடந்துக்கிட்டதுனால நம்ம சில விஷயங்கள் எல்லாம் நம்ம உயிர்களைக் காப்பாற்றணும்ன்னு சூழ்நிலை உருவாயிருச்சு. உலக அளவுல சமூக பொருளாதாரம் மற்றும் பெரிதளவுல சீரழிவை ஏற்படுத்திட்டு போனது இந்த ஒரு பெருந்தொற்று எந்த ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை வந்து கோயில் விசேஷமோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம்

அதாவது மத்தவங்கள பார்த்து நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து நம்மளே பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நமக்கு தள்ளப்பட்டோம். நம்ம சொந்தத்திலேயே நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு சரியான ஒரு கிருமிநாசி~ கிருமிநாசினி பொருட்களோ அந்த நே~ நேரத்திலே நமக்கு கிடைக்காததுனாலே பல உயிர்களை நம்ம பலி கொடுத்துட்டோம். ஊரடங்காலே மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிஞ்சதே தவிர மருந்து இல்லாததுனால தடுப்பூசி இல்லாததுனால பெரிதும் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இந்த அஹ் பள்ளிக்குழந்தைகளும் பள்ளிக்குழந்தைகளும் சரி college கல்லூரி மாணவர்களும் சரி நிறைய பேர் உயிர் இழப்பு வந்து பொறுப்பானது நம்மளுக்கு தெரியும் அது போக உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியா மட்டுமல்லாம சீனா முழுவதும் பிரதிதினம் இந்த இதுல வந்து பாதிப்பு அஹ் பாதிப்படைந்து கிட்டத்தட்ட ஒரு மாணவர்கள் சதவீதத்துல சதவீதத்துல வந்து ஒரு நூறு சதவீத மாணவர்கள் வந்து சீனாவுல வந்து இறந்தது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்தான்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச இந்த corona தொற்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது, இருபத்தி ஒண்ணு, இருபத்தி ரெண்டு ஒரு மூன்று வருஷமா உலகையே ஆட்டி படைச்சிச்சு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி இரண்டாம் வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் பல தடுப்பூசிகள் விதவிதமா கண்டுபிடிச்சு எல்லா நாட்டு மக்களும் தற்போது செலுத்தினதுனால இந்த corona பருவத்தை முழுசும் கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அரசாங்கம் முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தாங்க. அதனால இன்னும் வந்து corona தொற்று வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி நாளடைவில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இந்த வருடத்துல இந்த நுண்கிருமிங்கிறது, நூத்துல zero zero ஒரு percentage ங்கிற மாதிரிதான் கொண்டு வந்துட்டாங்க சுத்தமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதைப்பத்தி நம்ம எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த நோய்கள் பரவிக்கிட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டிருக்காங்க. அதனால இதைப்பத்தி இந்த அறிகுறிகள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதுகாப்போட இருப்போம்ன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு நன்றி

என்னோட பேர் சந்தியா நீங்க வந்து மோனிகா வா நா வந்து இந்த ஒரு bank ல இருந்து என்ன அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து எப்படி இவ்ளோ financial லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள interview பண்ணிட்டு வர சொன்னாங்க. நீங்க எனக்கு first கேள்வி என்னனா நீங்க எப்படி சின்ன வயசுல உங்களுக்கு save பண்ணனும் அப்படி சொல்லிட்டு தோனுச்சு. okay mam okay mam super mam எனக்கு வந்து இப்ப என்ன doubt னா, இப்ப save நாம save பண்றது ரெண்டு விதமா save பண்ணலாம். எப்படி நம்ம பாட்டி காலத்து மாதிரி ஒரு உண்டியல்ல போட்டோ இல்ல எதாச்சும் ஒரு place ல வச்சோ வீட்லயே வச்சு save பண்ணலாம்.

உங்களுக்கு அந்த மாதிரி எதாச்சும் problem இருக்கா? இல்ல எல்லாருமே வந்து okay தனா? okay mam okay mam next வந்து நீங்க எந்தெந்த method ல லாம் save பண்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு tips சொன்னிங்கனா எனக்கு மட்டுமல்லாமல் மத்த peoples க்கும் useful லா இருக்கும் mam. okay mam நீங்க எந்த சின்ன வயசுலனா எந்த வயசுல சொல்றிங்க கொஞ்சம் mention பண்றிங்களா.

ஆமாங்க mam நா போட மாட்டேன் எங்க அப்பா வந்து போடுவாரு எதாச்சு மளிக பொருள் சம்பளம் வருதுனா இன்னைக்கு சம்பளம் வருதுனு வச்சிகங்களே, அது வந்து மளிகை கடைக்கு medical expense கு இது மாதிரி தனி தனியா வந்து பிரிச்சு வச்சிருவாரு. okay mam இப்போ வந்து நீங்க save பண்றனால உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயம் தெரிஞ்சிரிக்கும் எப்படினா வந்து, இந்த எடத்துல வந்து உங்களுக்கு நல்ல quality யாவும் காசு கம்மியாவும் இருக்கும் அப்டி சொல்லிட்டு உங்களுக்கு சில places லா தெரியும்ல mam அது மாதிரி places தெரிஞ்சிதுனா எனக்கும்

நீங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் FD மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல வேற எதாச்சும் நீங்க investment பன்னிருகிங்களா இப்ப வேற எதாச்சும் இப்ப எங்க bank னு இல்லாம post office இல்ல real estate அந்த மாதிரி எதாச்சும் போட்டு வச்சிருக்கிங்களா? நீங்க எங்க bank ல போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு mam. அதுக்கே இப்ப எனக்கு என்ன doubt நா இப்ப இப்ப இருக்ற youngsters வந்து நெறைய பேர் save பண்ணாம வாங்குற காச அப்படியே செலவு பண்ணிறாங்க. youngsters னு இல்ல ஒரு twenty five thirty plus அவங்களும் கூட வாங்குற காச save பண்ற save பண்றது இல்லாம செலவு பண்ணிராங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்ரிங்க? okay mam super mam. நீங்க எங்க bank ல வந்து உங்களுக்கு புடிச்சமான விஷயம் என்னது mam? ஓ okay mam next இப்ப வந்து நீங்க அவங்க இப்ப நீங்க என்ன recent டா பண்ணிட்டு இருக்கீங்க? college முடிச்சிட்டு

super mam வர வர உங்க information லா inspiring அ இருக்கு. Thank you mam next இப்ப எனக்கு எனென்னா உங்களுக்கு எதாச்சும் financial லா goal இருக்கா?

okay mam இப்ப நா வந்திட்டு எதுக்காக interview மட்டும் பன்னல mam நா ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் mam. இப்ப எங்க bank ல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நாள் customer இருக்ரனால உங்களுக்கு வந்து insurance வந்து நாங்க வந்து free யா வந்து provide பண்லாம்னு இருக்கோம். நீங்க அதுக்கு first month வந்து நீங்க pay வே பண்ண தேவ இல்ல mam எங்க bank ல ஆமா mam உங்க கிட்ட இருந்து தான் mam நாங்க நெறையவே கத்துகிட்டோம். so insurance வந்து நீங்க நீங்க எந்த insurance எடுத்தாலும் எங்க கிட்ட first month pay பண்ண தேவ இல்ல, அதே மாதிரி நீங்க வந்து ten percent உங்களுக்கு வந்து free of interest தாரோம் mam. okay mam கண்டிப்பா mam உங்க business வந்து successul லா அமையும். next எனக்கு என்ன doubt னா இப்ப finance லா வந்து பண்றாங்க. அஹ் சில எடத்துல அஹ் finance ல இப்ப third person என்கிட்ட காசு வாங்குறாங்கனு வச்சிக்கோங்களே எதுக்கு நம்ம காசு இது பண்ணனும். நம்ம பாட்டு சம்பாரிச்சமா jolly இருந்தம்மா அப்படின்ற ஒரு mentality இருக்குல. அத பத்தி நீங்க என்ன நெனைக்ரிங்க? ஹான் correct டா சொல்றிங்க save பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனப்ப எனக்கு அந்த கொரோனா time தாங்க நியாபகம் வந்திச்சு. அப்ப யாருமே வேலைக்கு போகாத time ல நம்ம save பண்ற காச வச்சு தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப useful லா இருந்திச்சு mam. ஆமா mam எங்களுக்கு முக்கியமான எண்ணம் அதான் இப்ப வந்து மக்களுக்கு வந்து நாங்க கம்மியா எல்லாமே கம்மியா வந்து நல்லதா பாத்து quality யா பண்ணி தரனும். அது தான் எங்களுக்கு முக்கியம் mam so உங்க மூலியமா எங்க bank க பத்தி நாங்க நெறையா பேருக்கு வந்து சொல்லுவோம் mam. அது ரொம்ப useful ஆன information எங்களுக்கு நெறையா தந்துருகிங்க mam, thank you mam இன்னும் last ஒரு question இருக்கு இப்ப வந்து எங்க bank லையே உங்களுக்கு புடிச்சமான விஷயம் வந்து சொன்னிங்க, rate of interest. அதே மாதிரி புடிக்காத ஒரு விஷயம் சொல்லுங்களே. super mam இப்ப தான் mam thank you so much mam. best friend அப்படின்னு சொன்னாலே நம்ம உலகத்திலே உள்ள எல்லாரையும் விட நம்ம best வந்து, நமக்கு importance ஆ இருப்பாங்க ஏன்னா வந்து friend னாலே வந்து நமக்கு வந்து எல்லா help மே பண்ணுவாங்க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 அப்படி இருந்தாலே நமக்கு பிடிச்சு போயிரும் நம்மளை மாதிரியே இருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் அசால்ட்டா எடுத்துக்கறாங்க அதே மாதிரி help பண்ற விஷயத்திலயும் அதே மாதிரிதான் best friend வந்து நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு படிப்பிலன்னாலும் சரி

பசங்களோட best friend வந்து life long நீடிக்கும் ஆனா பொண்ணுங்களோட best friend வந்து life long நீடிக்காது அது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து பசங்க வந்து எப்பயுமே இப்ப வந்து ஊர்லன்னாலும் சரி நம்ம வந்து school படிக்கும்போதும் சரி college படிக்கும்போதும் சரி பொண்ணுங்களோட best friend வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வயசு வரைக்கும்தான் இப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து college முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து marriage ஆயிடும் இல்ல, எங்கேயாவது போயிருவாங்க ஒரு சந்திக்கக்கூட time இல்லாம நம்ம வந்து அதுக்கு நிறைய பேர்கிட்ட permission கேட்கணும் அந்த மாதிரி ஒரு situation வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதுக்குடா நம்ம marriage பண்ணோம் நம்ம எதுக்குடா நம்ம friend எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இங்க வந்து இருக்கிறோம் அந்த மாதிரி இன்னும் ஒருக்காக் கூட நம்ம வந்து college படிக்க மாட்டோமா school படிக்க மாட்டோமா அந்த மாதிரி ஒரு situation வந்து வந்திரும் இப்ப வந்து boys எல்லாம் இப்ப வந்து நானே நிறைய time அந்த மாதிரி feel பண்ணியிருக்கேன் எதுக்குடா நம்ம வந்து இப்படி இருக்கோம் எதுக்கு நம்ம வந்து marriage சீக்கிரமா பண்ணிக்கிட்டோம் நம்ம friends கூட jolly யா சுத்த முடியலயேன்னு ஏன்னா எனக்கு marriage ஆன உடனே எல்லா friends உமே jolly யா tour எல்லாம் போனாங்க ஆனா என்னால போக முடியல ஏன்னா வந்து நான் வந்து அஹ் marriage பண்ணி எனக்கு வந்து குழந்தை வந்து ட~ form ஆயிடுச்சு அதனால நான் வந்து எந்த ஒரு life உமே enjoy பண்ணாத அளவுக்குதான் நான் வந்து வந்துட்டிருந்தேன் அதே மாதிரி boys பசங்களுக்கு அப்படி கிடையாது ஏன்னா வந்து அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கிற friends Last அவங்க வந்து final வரைக்கும் முடிவு வரைக்கும் அவங்களுக்கு கூடவே இருக்கிற friends நான் நிறைய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

bestie ஆ தான் இருப்பாங்க ரொம்பன்னா நம்மளை மாதிரி bestie யாதான் இருப்பாங்க எப்பயுமே நமக்கு என்ன வேணும்ன்னு நம்மளை பார்த்தே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து best friend இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளவு நம்மளை வந்து ஆஹ் பிடிக்கும்